உங்க மாமனாருக்கு bypass பண்ணிருக்கு அங்கியோ அங்கியோ அங்கியோ sorry sorry sorry

bypass இல்ல angio பண்ணிருக்குது

அது தெரியாம heart ல operation பண்ணது தெரியுமா ? எதுவும் தெரியாதே என்னடா இது புதுசா இருக்கே

உம் உம் angio பண்ணிருக்குது, angio பண்ணாலும் இந்த கொழுப்பு item ங்க எல்லா சாப்பிட கூடாது mutton எல்லா சாப்பிட கூடாதுல கொழுப்பு அடச்சுகுரும்ல

ஆம்மா குளிக்குது அத அடிக்குறது angio பண்றது, கொழுப்பு அடபட்ரனாளதா ரத்தத்துல இதுக்குள்ள போகுரதுனால angio பண்ணி அந்த நெஞ்சுல வலி வர்றது Noise அதுக்குதா இப்ப stem வெச்சிருக்கு valve ல psg ல போயி

உடனடியா அவருக்கு செஞ்சாங்க அதுனால கொழுப்பெல்லா கொஞ்சம் சாப்பிட கூடாது chicken கூட கொஞ்சம் சாப்ட்டுக்கலாம்

எல்லா control ல இருக்குறது நல்லது இல்லையா

எங்களுக்கு தீவாளி கழிச்சுத்தா leave தருவாங்க Noise

ஏன் ? function வேச்சிட்டுடாங்கலா மனசு பாத்து correct டா இருக்குவங்க அன்னிக்கு leave எடுக்கவே எனக்கு தோனமாடிங்குது அப்பிடிபாங்க

நா ஒரு மணிக்கு போனேனா முனு மணிக்கு வருவே ஒருவேள நாலு நாலுமணிக்கு வருவே

night எத்தன மணிக்கு வேணுனாலு போய்க்கலாம் எப்பவேனுனாலு போலா எப்பவேனுனாலு வரலா யாரும் எதுவும் கேட்கமாட்டாங்க

இல்லைங்க இன்னொரு பையே ஒருத்தவங்க இருக்காங்க

அவங்க தருமபுரி ல இருந்து வேல பாக்குறாங்க அவங்களும் இங்க room எடுத்து தங்கிருக்காங்க அவங்க delivery க்கு இங்க இருக்குறாங்க ஓ தங்கி என்ன வேல அப்பிடினா ?

ஆஹா oils செக்குல ஆட்டுற என்னை

அத வெளில வாங்கிட்டு வந்துட்டு இங்க விக்கிறது என்னை home made ல பண்ற எல்லா products உ

car ருக்குனு சொன்னிங்க வேலைக்கு போறது இல்லையா

ஆஹ அவங்க வேல பாத்தேன் அப்ப அவங்க salary வந்து ரொம்ப கம்மி எட்டாயிரம் தா சம்பளமே அதுக்கும் பண்ணண்டு மணிநேரம் வேல பாக்கனு

இங்க பாத்திங்கனா முக்காவாசி நன் வீட்டுலதா இருக்கேன் கால்வாசிதா நா கடைலயே இருப்பேன் வீட்ல சைரா home product எல்லா கொண்டுவந்து கொடுத்தா sale பண்ணுவாங்கள இல்ல

ஓ எப்பிடி என்னன்னா கொண்டுவந்து தருவாங்க எவ்ளோ quantity கொண்டுவந்து குடுக்கணும் நாம்ம என்ன snacks வீட்ல சைரோ எல்லா snacks கூட குடுக்கலாம் குடுத்து அந்த extra amount சொல்லிடிங்கன அந்த amount ட நாங்க குடுத்துடுவோ அந்த product வித்ததுமே உங்களுக்கு suppose நீங்க product வித்ததும் காசு வேணும்னா அந்த காசுல இருந்து நாங்க twenty percentage commission எங்களுக்கு ஒரு margin வெச்சிட்டு நாங்க வித்துட்டு நீங்க உங்களுக்கு எவ்ளோ பணம் வேணுமோ அத உங்களுக்கு கொடுத்துடுவோ ஓ ஒரு sample சொல்லு என்னன்னா பொருள் தரலாம் என்னன்னா போர் உங்களுக்கு என்னன்னா செய்ய தெரியும் sweet இல்ல நாங்களும்தா என்னை ஆட்டுரோ அதா கேக்குறே என்ன வழக்கமா தேங்க என்ன நல்லெண்ண நீங்க எவ்ளோவுக்கு இக்கிரிங்க அத்தா நல்லெண்ண கடைல எவ்ளோக்கு sale பண்றாங்க ?

அப்பிடியா ஒரு லிட்டரா ?

அப்ப நாங்க ஆட்டி தந்தா நீங்க வித்து குடுப்பிங்களா ?

இது நாங்க இங்க முண்ணூறு ரூபா ஒரு லிட்டர் உ ஒரு லிட்டர் முண்ணூறு ரூபாவா ? ஹம் நாங்க இது போடாம விக்கிரதுப்பா, கடலேன்னையும் அதே rate தான்

முண்ணூறு ரூபா இல்ல கல்ல வேலை ஜாச்த்தினு நினைக்குறேன் முன்னுத்தி நப்பட்தோ முன்னுத்தி அம்பதோ சொன்னாங்க எங்க அம்மா இங்க கடமேல பாத்திங்கனா இரனுத்தி எம்பது சரிதான அண்ணே

இங்க தேங்கா என்னை இரணுத்தி எழுபது தேங்கா என்னை இரணுத்தி எழுபதா முன்னுத்தி எம்பதுன்னு சொன்ன ? முன்னுத்தி எழுபதுகிறது நல்லண்ணை ஆத்தா முன்னுத்தி எழுபதுகிறது நல்லண்ணை அஹ கடலென்ன இரனுத்தி எம்பது அஹ தேங்கா என்னை ஒரு லிட்டர் இரனுத்தி எழுபது இரனுத்தி எழுபது ஓ சரி சரி நீங்க ஆட்டுறது இல்ல யாராச்சும் ஆட்டுறத கொண்டாந்து விக்கிறதா ? ஆஹ இல்லமா ஆட்டி ஆட்டி அத வங்களும் ஆட்டிடுதா இருக்காங்க ஓ அதும் வேசுருக்கிங்க்லா ஆட்டுற mill உம் வேச்சிருக்கிங்க்லா ? ஆட்டுறதும் வெச்சுருக்கோம் அப்படியும் வெளில lowcost ல குடுத்திங்கனா அதையும் யேடுத்துகுவோம்

இப்ப நீங்க கடைல இரணுத்தி எழுபதுக்கு விக்கிரிங்க உங்க அவங்க

அஹ bottle இல்லாம விக்கிரிங்க உங்களுக்கு bottle லோட குடுக்குனுமா ? bottle லோட வேணா அத bottle இருக்குதே ஹம் அதா bottle ல கொண்டுவந்து குடுப்பாங்கலாண்ட்ரே

எவ்ளோக்குனு வாங்குவிங்க ஒரு லிட்டர்ரூ உங்க கடைக்கு நீங் நீங்க எவ்ளோக்கு குடுப் குடுப்பிங்கிலோ எந்த rate க்கு குடுப்பிங்கிலோ அத நீங்க எங்களுக்கு கொஞ்சம் வெளில குடுக்குரவிட அதவிட பத்தோ இருபதோ கம்மிபண்ணி குடுக்குரமாரி இருக்கும். மொத்தமாதா வாங்குவோ பத்து லிட்டர் உ

ஓ அடச்சு வெச்சிரலாம் அப்பா நீங்க பத்து லிட்டர் நீங்க வெளில ஒடச்சு குடுக்குறிங்க மொத்தமாவே

ஒரு மாசத்துக்கு ஒரு மூனு லிட்டர் தேங்க என்னை ஒரு லிட்டர் கள்ளென்ன ஒரு லிட்டர் நல்லெண்ண வாங்குவாங்க அதுனால அவங்களுக்கு tin னா கொடுக்குறது இல்ல

உம் இப்ப நீங்க கடைங்கரனால உங்களுக்கு அது நீங்கதா calculate பண்ணணு சொல்லலையா ஆத்தா ஆத்தா நீங்கதா calculate பண்ணி சொல்லணும் எவ்ளோவுக்கு நீங்க வெளில ஒரு லிட்டர் இரநூரு முண்ணூறுபானு சொல்றிங்கள நல்லெண்ண ஹம் நல்லெண்ணயே இல்ல வேல ஜாஸ்த்தி தேங்கா எண்ணையே நாங்க முண்ணூறுவாக்கு குடுக்குறாங்க நினைக்குறே எங்க அம்மா

அதேமாறி உங்களுக்கு தராங்கனா முன்னபின்ன wholesale க்கு குடுக்கனும்னா எவ்ளோக்கு குப்பீங்கனா ? ஹம் தெரியலயே நீங்க வேன்ன அங்க கடிகாரங்க கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்க, நா சொல்றேன் அம்மாட்ட பேசிட்டு

சரி சொல்லுங்க அதுமாரி வீட்டுல வந்துட்டு snacks எதும் அம்மா சைவங்களா ? ஓ எல்லாமே செய்வாங்க இன்னிக்குட செய்யறதுக்கு மாவு வாங்கிட்டு வந்து வெச்சிருக்காங்க ஆளுனா என்ன snacks ஆத்தா ? ஐனஷ்ணா நான் சொல்றன்பாறு உன்னக்கு தெரியும் மைதா மாவுல அஹ இனிப்புல முக்கி ஆமா ஆமா அது முறுக்கு செய்வோம் உம் அப்பறம் காரமும் செய்வாங்க எங்க அம்மா அதேமாதிரி மைதா மாவுல சரி அதுல்லா வெளில கேட்டுகிட்டுத்தா இருக்கோ வெளில அடப்பாவிங்களா எள்ளுருண்டை செமையா செய்வாங்க எங்க அம்மா சரி அப்பா அந்த அக்காட்ட நான் சொல்லிடுறேன் இந்தமாரி எங்க சொந்தகாரங்க உம் அப்பிடின்னு சொல்லுறேன் எங்க எங்க husband ஓட அத்த செய்றாங்க எல்லாமே ஏன்னா நான்சொன்ன அந்த அக்கா கண்டிப்பா வாங்குவாங்க ஏன்னா நண்ணும் இங்க வந்துட்டு amount போடா போறேன் கடைக்கு

நீங்க இப்ப இந்த shop ல பாத்திங்கனா நான்தா full incharge கடைக்கு ஒவ் ஒவ் நீங்க எண்ணையும் பத்தி கேட்டு வைங்க நீங்க அவங்க எந்த அளவுல எடுக்குறாங்க சொன்ன நான் அந்த அளவுல அம்மாட்ட பேசிட்டு அந்தளவு ஆட்டி உங்களுக்கு கட்டுபிடி ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு tin ரெண்டு tin வாரத்துல ஒரு tin குடுத்த போதுமில்லையா

அதுல்லா போட்டிங் அதுல்லா சொல்லுங்க அதுல்லா சொன்னா bulk க எடுத்துருவோம் அங்க எடுத்து நாங்க pack பண்ணிருவோம் suppose நீங்களே உங்களுக்கு ஒரு brand உணளுக்கே ஒரு brand இன்னிக்கு குடுக்குறிங்க அப்பிடினா அந்த brand ட ஒட்டி

நீங்க pack பண்ணி குடுத்திங்கனா இன்னும் அதிகமான cost க்கு போகும் என்ன packing charge புடிப்பிங்க brand கொண்டுவரம்போது இப்ப நிறைய நிறைய பேர் franchise start பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா மாவு கட கட பெயரே மாவுகட

எல்லா வகையான மாவு இருக்கும் பெர் select பண்ணி என்னக்கு அது எப்படி வாங்குறது பெரு அபிடின்னு என்னக்கு சொன்னேன்னா நீங்கதா அத்தா அந்த part அந்த பெற வந்துட்டு select பண்ணணு நீங்க சும்மா இருக்கும்போது நிறைய எவ்ளோபேறு தெரியுமா வீட்ல house wife அ இருக்குறவங்க நிறையபேர் வந்துட்டு இது பண்ணி குடுத்திட்டு இருக்காங்க அக்டோல் ல உங்க கடைக்கு என்னன்னா யாரெல்ல கொண்டுவந்து தராங்க இப்படி housewife அ இருக்குறவங்க சிம்பிள் லா

ஏய் ஏய் அதுல்லாம் எனக்கு தெரியும்பா இட்லி பொடியெல்லாம் நா நல்ல செய்வேன்பா இட்லி போடி பருப்பு போடி எல்லு போடி கருவேப்ள போடி உம் உம் வீட்ல செய்ற mutton மசாலா ரசப்பொடி சாம்பார் போடி

time சொல்லிறனு time குள்ள ஹம் உங்களுக்கு அப்பிடி sale ஆகிருதா பரவாலையா ? ஹோ அதுல்ல நல்ல sale ஆகுது ஒருநாள் மூனு ஆகுது ஒருநாள் ரெண்டாயிரூவா ஆகுது

ஆமா இத பாக்கவே full ல கண்ணாடிலயே செஞ்சிருக்காங்க இந்த கடைய full லாவே பாக்கவே uniq க இருக்கும் அழகா இருக்கும் கடை யாராலும் வந்தா வாங்காம போ மாட்டங்க okay அப்போ அவங்க யாராவது brand வெச்சு உன்னக்கு செஞ்சு தராங்களா ? அஹ brand வெச்சுளா குடுக்குறாங்களே ஹோ ஹோ எனக்கு அது எப்படி பண்றதுனே எனக்கு brand எங்கபோய் வாங்கனு isi முத்திரையா நீங்க என்னன்னா வந்துட்டு உங்க பேறு net ல search பண்ணுங்க ஆத்தா, net ல search பண்ணி உங்களுக்கு எதாச்சும் பெர் select பண்ணுங்க பெர் select பண்ணிட்டு இதுக்குள்ள கொண்டுவர முடியுமான்னு பாருங்க நீங்க வேணுனா idea பண்ண நன் உங்களுக்கு help பண்ணுவே, ஏன்னா என்கிட்டே நிறைய பேர் வந்துட்டு அந்த அக்காவே என்கிட்டே சொன்னாங்க இந்தமாரி வீட்ல நிறைய snacks தான் கேட்ப்பாங்க, ஏன்னா வீட்ல செய்ற snacks எல்லாமே like பண்றாங்க

அதும் நிறைய பேர் அவங்களா வந்து கேப்பாங்க திணை அரிசி இதே நீங்க கடைல வாங்கி wholesale ல வாங்கி நீங்க pack பண்ணி அனுப்பும்போது இருபது ரூபா exrtra அரிசிகள் கூட இப்பிடி வாங்கி pack பண்ணி அனுப்பி விடலாமா ? ஓ அனுப்புலாம் அப்பிடீல்லாம் இல்ல இருங்க கிச்சடி சம்பா இருக்கு, சிறுவாழை சம்பா இருக்கு, பாக்கியானை அரிசி, பூங்காறு, கர்ப்புகவனை, சீராக சம்பா, திணை அரிசி தனியா வாங்கிக்கிறது இல்லயா நீங்க வாங்கி pack பண்ணி விக்கிறது இல்ல ? ஆஹா வெளிலதா நாங்க வாங்குறோ உங்களுக்கு நாங்க அஹ செஞ்சு விக்கும் போது எண்ணை விக்கிறோ என்னைவந்து

அதமாறிதா பண்ணிட்டு இருக்கோ அதுக்கு அப்பறம் மாவுல vareity normal இட்லி தோஷ மாவு பாத்திங்களா அத மாவு செய்றோ அதுக்கு அப்பறம் வந்துட்டு millet மாவு தினை மாவு

ஒரு நிமிஷம் இருங்க ஒருத்தவங்க வருவாங்க அஹ ஒரு நிமிஷம் Noise

அஹ இட்லி மாவு திணை மாவு சாமி மாவு

நீங்க dry மாவு அரப்பிங்களா நவதானியம் எல்லா நவதானியும் போட்டமரி ? ஒவ் ஒவ் ஒவ் நான் வீட்டுக்கே குழபுட்டு எல்லா நல்லா செய்வேன்னே

ஏய் நான் செஞ்சு கொடுக்குறேண்டா நான் இத்தனைநாள் இது தெரியாம ஆகிடுச்சு நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல நான் இங்க நிறைய பெற regment பண்ணிருப்பேன் நிறைய பெற நா சொல்லி வெச்சிருக்கே பெர் போடாம இப்பதைக்கு நாங்க கொறச்சு குடுக்குறோ அப்பறம் வேன்ன அதுக்கு எதாச்சும் பாத்துக்கலாம் இல்லையா சரி okay உம் அப்பறம் மாவுகெல்ல அரச்சு தரேன் அதுக்கு அப்பறம் பாத்திங்கனா தேங்கா என்னை இருக்குபாதின்களா தலைக்கு தேயப்போம்ல நிறையா herbal லாம் போட்ட என்னை

அந்த எண்ணையும் sale பண்ணிட்டு இருக்குறோ கேட்டிடு இருக்கோ வெளில கேட்டிடு இருக்கோ அது மாறி எண்ணை வேணு அப்பிடின்ட்டு இங்க கால் லிட்டர் நானுருபாக்கு விட்டிட்டு இருக்காங்க அந்த என்னன்னா கருசலாங்கன்னி

oil வீட்ல ஆனா வீட்ல செய்ற ஒரு சேமிகள் கூட செய்யக்கூடாது chemical சேக்காததுதா மட்டும்தா

அப்ப அது அதுக்கு idea பண்ணுங்க ஆத்தா நான் வேணுனா அந்த அக்காகிட்ட இப்பயே சொல்லிருறேன் என் சொந்தகாரங்க அப்பிடினா உடனே okay டான்னு வாங்க, ஆனா நீங்க sweet க்கு மட்டும் கொஞ்சம் sample கொடுக்கணும் எப்படில்லாம் இருக்கும் அப்பிடின்னு சாப்பிட்டு பாத்திட்டுத்தா அந்த அக்கா சொல்லுவாங்களே okay okay அதுகூட இந்த வேலைகள செய்யலாம் dry பொருள okay யா dry மாவு அரச்சு தரிங்களா எல்லா dry மாவு ஒவ் ஒவ் ஒவ் கோதுமைமாவு இருக்குது கோதுமைமாவு இருக்குது இப்பவேன்ன கோதுமைமாவு, கடலை மாவு இருக்குது ராகி மாவு இருக்குது, பச்சரிசி மாவுல ஒரு packet தான் இருக்கு

உங்களுக்கு பச்சரிசி மாவு தேவேப்படும் அப்பறம் நவதானியும் மாவுனா எல்லவையான millet உம் போட்ட மாவு ஒவ் ஒவ் அத முதல்ல பண்ணட்ட அஹ அது மோதல்ல பண்ணிதரிங்களா hello hello , சொல்ட்ரா டெய் வன்டியா ஆன் வன்டேன் சொல்ரா கேக்கலயா ? ஆமான் டா வீட்ல தான் இருகேன்

college ல இருந்து வன்டியா, எப்ப வந்த?